ப்ளூ கலர் ஷீட் போட்டு ஒரு சிட்டவுட் மாத்ரி குடுத்துருக்காங்க.

வாட்டர் காட் தண்ணி எடுக்குற எடோ இருக்கு.

இந்த ஹோட்டல்ல டேபிள் சேர்ஸ் எல்லா உட்காந்து சாப்ட போட்ருக்காங்க.

இது ஒரு பிரெஷ் சூப்பர் மார்க்கெட் .

மூட்டைங்க வெளியில நாலு அஞ்சு இருக்கு.

தூரத்துல ஒரு லாரி போயிட்ருக்கு ஒரு பைக்க நிறுத்தி வெச்சிருக்காங்க.

ஒரு ஆளு நின்னுட்டு இருக்காரு பக்கத்துல கரண்ட் கம்பி ஒன்னு இருக்கு.

பிச்சர் போட்டு பெரிய பேனர் ஒன்னு வச்சிருக்காங்க முன்னாடி.

ஆஃபீஸ்க்கு ஏ_சி கனெக்சன் குடுத்துருக்காங்க கூலா இருக்கறதுக்கு.

இங்க ஒரு வீடு கட்டிட்ருக்காங்க கீழ சிமெண்ட்டு சாக்கெல்லா இருக்கு.

மெட்டிரியல்ஸ் விக்கர்துக்காக எல்லோ கலர்ல ஸ்டாண்டு நெறைய இருக்கு.

இங்க ஒரு பெரிய புள்வெளிய பாக்கலா.

இந்த பில்டிங்க்கு முன்னாடி மெயின் ரோடு இருக்கு.

இது வந்து ஒரு ஹோட்டல் ரூம் .

ரூம் உள்ள கட்டில் பெட்டு கம்ளி டவல் எல்லா இருக்கு.

ரூம்ல ரெண்டு ஜன்னல் இருக்கு அதுக்கு ஸ்கிரீனு போட்ருக்காங்க.

இந்த கிளினிக் பத்தின டீட்டியல்ஸ பெரிய பேனர்ல போட்டுருக்காங்க.

இது வந்து பாக்க ஒரு ரூம் மாதிரி இருக்கு.

இந்த எடத்த சுத்தி பெரிய பெரிய மரங்க செடிங்க கொடிங்க எல்லா இருக்கு.

ஈசைன் நெறைய பேர் நின்னு அத பாத்துட்ருக்காங்க.

ஸ்டேஜ்ஜ சுத்தி நறைய கலர் கலர் லைட்ஸ் எல்லா எரியுது.